இங்க ஒயிட் அண்ட் ரெட் கலர் தீம்ல குடுத்துருக்காங்க.

இந்த இடத்துக்கு அப்டியே ஆப்போசிட்ல தண்ணி இருக்கு.

ஏழு பேத்தொட ஃவ் ஃபேஸும் ப்ளர்ரா இருக்கு.

இவங்களுக்கு பின்னாடி ஒரு சிலுவ சிம்பல் குடுத்துருக்காங்க.

இங்க ஒரு மனுஷ பேக மாட்டிட்டு நடந்து போறா.

ஒரு டேபிள்ருக்கு அங்க போன் சார்ஜ் போட்ருக்காங்க.

இது ஒரு காலேஜ் ஃபங்ஷன் .

சைடுல எல்லா ஸ்பீக்கர் பாக்ஸ் போட்ருக்காங்க.

இங்க பெண் கிச்சன் பிசாரியா அண்ட் டில்லினு எழுதிருக்கு.

அந்த கேட் ஒய்ட் கலர் பெயிண்ட் போட்டுருக்கு.

அந்த கார ஒருத்தர் ரிப்பேர் பண்ணிட்ருக்காரு.

அந்த பசங்களோட ஃபேசும் அந்த மனுஷனோட ஃபேசும் பிளர்ரா இருக்கு.

ஒரு கார் இருக்கு அந்த கார் ரெட் கலர்ல இருக்கு.

அந்த காருக்கு முன்னாடி ரெண்டு டூ வீலர் இருக்கு.

இந்த எடத்துக்கு சைடுல ஒரு ஜுவல்லரி ஷாப் இருக்கு.

இந்த ஹோட்டல் ரூம்ல ஒரு பெரிய காட் குடுத்துருக்காங்க.

இந்த எடத்துக்கு மேல ஒரு பில்டிங் இருக்கு அந்த பில்டிங் லைட் கிரீன் கலர்ல இருக்கு.

இங்க நறியா யூசபுல் ப்ராடக்ட்ஸ் இருக்கு.

இங்க நெறைய ப்ராடக்ட்ஸ் வெச்சிருக்காங்க எல்லாமே ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடெக்ட்ஸ் .

இந்த பஸ்ஸுக்கு முன்னாடி ஒரு போலீஸ்கார் நின்னுட்ருக்காரு.